வணக்கம் இசைவாணி வணக்கம் தேவ் வணக்கம் இருவருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம உணவு பொருள்களை பத்தி பாப்போம் குழந்தைங்களுக்கு பொதுவா

அதாவது ரசாயனப்பொருட்கள் english ல எப்படி சொல்லுவோம்னா chemical னு சொல்லுவோம் chemical கலந்து இப்போ எல்லாம் பொருள் வருது அப்படி chemical கலந்து பொருள் வந்து அந்த குழந்தைக்கு குடுக்குறப்போ அந்த குழந்தையோட நிலைமை அதை ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்குறாங்க இதை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசுவோமா இசைவாணி மற்றும் யாழிசை

யாழிசை நீங்க

சொல்லுங்க இசைவாணி உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் இது மாதிரி நிறைய items ஆ தர்றாங்க இப்போ வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைங்க கையில வந்து என்ன கொடுத்துடுறாங்கன்னா காச கொடுத்துடுறாங்க அவங்க வந்து நான் நிறைய இடத்துல பாக்குறது என்னன்னா சின்ன சின்ன குழந்தைங்க கூட வந்து கடையாண்ட வந்து lays chips packet உ பிங்கோ இதெல்லாம் நிறைய வந்து எடுத்துக்குறாங்க அது நிறைய சாப்புடுறதால சில குழந்தைங்களுக்கு வந்து cancer வரவும் வாய்ப்பிருக்கு இதனால வந்து வயிறு வந்து உப்பிருது இதனால நிறைய வந்து உடம்பு சரியில்லாம ஆவுது ஆனா அது வந்து நிறைய parents வந்து அதை வந்து கவனிக்க மாட்டேக்குறாங்க ஏன் சில குழந்தைங்க என் doctor கிட்ட போயி கேக்குறாங்க இது மாதிரி என் குழந்தை வந்து சாப்புடுறதே கிடையாது

அதை வந்து யாருமே வந்து எந்த parents உம் எந்த சில parents வந்து அதை வந்து கவனிக்குறாங்க சில parents வந்து அதை கவனிக்குறதே கிடையாது அது எதனால புரியல

ஆஹ் இது வந்து நிறைய கு parents க்கு வந்து நான் சொல்றது என்னன்னா இது மாதிரி வந்து தீனி இது மாதிரி lays chips உ இது வந்து நம்ம எடுக்க எடுக்க வந்து சில குழந்தைங்கனால சாப்பாடு வந்து ஆஹ் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இதனால வந்து இந்த chemicals வந்து addict மாதிரி தான் ஆகுறாங்க இந்த lays chips ல உள்ள taste உ அந்த அந்த taste ல வந்து அவங்க addict ஆகிடுறாங்க இதனால வந்து சில குழந்தைங்க வந்து சாப்பாடோ இல்ல எதுவுமே சாப்பிடுறது கிடையாது கண்டிப்பா இசைவாணி இப்போ நாம வந்துட்டு ஆஹ் ஒவ்வொரு விஷயமா பண்றோம் இப்போ அந்த காலத்துல உணவு பழக்க முறை அப்படி கிடையாது அந்த காலத்துல வெறும் தாய்ப்பால், கஞ்சி, கூழு, கம்ம்ங்க்கூழு, கேழ்வரகு அந்த மாதிரி தான் சாப்பிட்டு எல்லாருமே இருந்தாங்க அந்த காலத்துல மருத்துவம்னு ஒண்ணு இல்ல இப்போ எதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாகூட மருத்துவமனைக்கு தான் போறோம் யாழிசை நீங்க இருக்கீங்க ரொம்ப நேரமா mute லயே இருக்கீங்க அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வந்துட்டு இப்போ அந்த காலத்துல எல்லாம் சாப்பிடுறப்போ கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோம் அப்படி சாப்பிடுறப்போ எந்தவொரு தீங்குமே ஒரு சின்ன பச்சிளம் குழந்தைக்கு கூட வந்தது கிடையாது ஆனா இப்போ ஒரு சின்ன பிரச்சனைனா

மருத்துவமனையை தான் நாடி போவோம் அப்போ அந்த காலக்கட்டத்துல எப்படி இருந்தாங்க இப்போ இந்த காலக்கட்டத்துல எப்படி இருக்காங்க யாழிசை அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா ஆஹ் கண்டிப்பா தேவ் நான் முதல்ல மனி மனிதர்களோட வாழ்நாளை வந்து மூணு விதமா பிரிக்கிறாங்க

பிறந்த குழந்தைக்குஒரு நாளைக்கு பதினெட்டுல இருந்து இருவதுனாயிரம் இருவது மணி நேரம் வரைக்கும் தூக்கம் தேவை சின்ன பருவத்துல இருந்தே அறுசுவையும் பழக்கி வளக்கணும் அப்போ தான் எல்லாமே குழந்தைங்களால

சின்ன வயசுலயே எல்லா சுவையும் பழக்கி விட்டு இதெல்லாம் தான் சாப்பிடணும்னு அவங்களுக்கு நம்ம சொல்லிகொடுத்தோம்னா தான் அவங்க வாழ்நாள் full ஆ அதையே follow பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்குறேன் பொதுவா குழந்தைங்க எல்லாம் வந்து ஆஹ் இனிப்பை தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆஹ் தானிய வகைகள் அப்பறம் பால் பால் சார்ந்த பொருள் இதெல்லாம் வந்து அவங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க ஆஹ் குழந்தைக்கு கொடுக்கபடுற உணவுல வந்து ஆஹ் தானியம் நிறைய சேத்துக்கிட்டா அதாவது காய்கறி, பழங்கள், இறைச்சி, பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து சேத்துகிட்டு அவங்களோட ஆரோக்க ஆரோக்கியத்துக்கு அது கொஞ்சம் தூண்டுதலா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்குறேன் பொறந்த குழந்தையில இருந்து ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஆறு மாசத்துக்கு அப்பறம் சின்ன சின்ன சாதத்தை குழச்சு குழச்சியோ mixer ல அரைச்சியோ ஊட்டுறதெல்லாம் இருக்கும் அந்த் அப்போவே அந்த mixer யில வெறும் சாதத்தை அரைச்சு ஊட்டாம சில காய்கறிகளை அதுல add பண் சேத்து அதையும் சேத்து அரைச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு அது ஊட்டச்சத்தோட இருக்கும்னு நான் நினைக்குறேன் இதை பத்தி நீ உங்களோட கருத்து எதாவது இருக்கா தீனா

ஆறு மாச குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஆறு மாச வரையும் தாய்ப்பால் கொடுக்கணுன்றது ஒரு கட்டாயம் மூணு மாசம் கழிச்சு தாய்ப்பால கொடுக்காம packet பால் பசுமாட்டுப்பால் அந்த மாதிரி கொடுக்குறப்போ அந்த உடு குழந்த வந்து குழந்தையோட உடல்நலம் அதுவும் குரையுது இதை பத்தி இசைவாணி உங்களோட கருத்து என்ன தாய்ப்பாலும் நமக்கு கிடைக்குறதே கிடையாது அது கிடைக்குறது வந்து சில வந்து நிறைய பால் powder உ பாலு அது மாதிரி நிறைய வந்து கொடுக்குறாங்க இல்லையா

இப்போ வந்து நம்ம நம்மளே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்மளே நம்ம நம்ம age ல வந்தும் கூட சில பேர் வந்து இந்த tea coffee குடிக்கிறதே கொஞ்சம் கெடுதல் தான்னு சொல்றாங்க பா தாய்ப்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பாலே கிடைக்குறது இல்ல நான் அந்த powder பாலால நிறைய குழந்தைங்க வந்து நிறைய பாதிப்பு அதாவது வளர்ச்சி வளர்ச்சி மூலியமாவே உங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வருது

அதை எப்படி நம்ம தடுக்கணும் தடுக்கணுனுட்டு உங்களுக்கு எதாவது தெரியுமா யாழ் யாழிசை ஆஹ் இதை சில சில குறிப்புகள்னால வந்து நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை அதிகமாக்கலாம் அ அதாவது ஐம்புலன்களினாலேயும் வந்து குழந்தைங்க வந்து தங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துக்குறாங்க அந்த ஐம்புலனுக்கு தேவையான சத்தெல்லாமே நாம உணவுல சேத்து கொடுத்தோம்னா அது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்குறேன் ஆஹ் அது மட்டும் இல்லாம ஆஹ் பழங்கள் பழங்கள்ல இருக் எல்லா பழங்களிலுமே அத்தியாவசியமான vitamin களும் தாதுகளும் இருக்கதுனால குறிப்பா நார்சத்து உள்ள பழங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா

பழங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்குறீங்களா

பழங்கள் வந்து கண்டிப்பா குழந்தைக்கு கொடுக்கணும் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வயது வரம்பு இருக்குது அதாவது நம்ம வந்துட்டு ஆறு மாத காலத்துலயே இத இப்போ ஒரு பழத்தை கொடுத்தாலோ எல்லா பழமும் குளிர்ச்சி ஊட்டக்கூடியது இப்போ இருக்குற எல்லா பழ வகைகளும் குளிர்ச்சி ஊட்டக்கூடியது so அந்த இளம் பிஞ்சுல பச்சிளம் குழந்தைக்கு நாம குடுக்குறப்போ அதுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் தான் போகும் அதனால தான் ரொம்ப மித சூடாவும் இல்லாம ரொம்ப குளிர்ச்சியான மிதமான சூட்டுல வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றாங்க தாய்ப்பால் ஆறு மாசம் கொடுக்கணும் அதுக்கப்பறம் ஒரு மிதமான சூட்டுல சாப்பாடு வகை அந்த மாதிரி சேக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை ஒரு அளவுக்கு ஆரோக்கியமா வளரும் அதனால நம்ம பழ வகை வகைகளை முன்கூட்டியே நம்ம கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா அந்த குழந்தைக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்லாம தான் போகும் இப்போ இசைவாணி சொன்னாங்க tea coffee குடிக்குறதுனால tea அதாவது tea அ பொறுத்த வரைக்கும் tea தான் first கண்டுபுடிச்சாங்க அதும் பால்ல இல்ல ஒரு வடிநீரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காலத்துல அந்த tea அ தான் முதன்முதல்ல கண்டுபுடிச்சாங்க அந்த வடிநீரை கண்டுபுடிச்சு அதுல இனிப்பு சேத்து சாப்பிடாங்க எதுக்காக சாப்பிட்டாங்கன்னா night full ஆ நம்ம கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம் அப்போ வந்துட்டு நமக்கு தூக்கமின்மை இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு refreshment க்கு தான் அந்த tea அ குடிச்சாங்க அது தான் ஒரு reason ஆனா அது பழக்கவாழ் வழக்கமா ஆகிடுச்சு இப்போ எல்லா நாட்டுலயும் அது வழக்கமாகி tea குடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கட்டாயத்துக்கு ஆளாக்கிட்டாங்க அது எதுவும் பிரச்சனை இல்ல ஆஹ் இதே போல நம்ம சில பழ வகைகளை பச்சிளம் குழந்தைகளுக்கு குடுக்குறதை கண்டிப்பா தவிர்த்து தான் ஆகணும் கண்டிப்பா தீனா பச்சிளம் குழந்தைகளுக்கு பழத்தை தவிர்க்கலாம் ஆனா ஆறு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு பழத்துல இருக்க ஊட்டச்சத்து எல்லாம் போயி சேரணும் வளருற பருவத்துல குழந்தைங்க ஆரோக்கியத்தோட வளரணும்னா அவங்களுக்கு பழங்கள் அவசியம் தானே பச்சிளம் குழந்தைங்களை இதுல இருந்து தவிர்த்துடலாம் நான் சொல்றது ஒரு இரண்டு அல்லது மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பழங்களோட அவசியம் ரொம்பவே தேவையானது தானே கண்டிப்பா யாழிசை அதாவது மூனு மூன்று வயதுலேந்து பழங்கள் அவசியம் தான் அதுக்கப்பறம் தான் அந்த குழந்தையின் வலு எலும்பு எலும்போட வலு அந்த மாதிரி அரமிக்கிறப்போ பழங்கள் கனி அஹ காய்கறி காய்கறி வகைகள் அப்பறம் இறைச்சி அந்த மாதிரி நிறைய கொடுக்கணும் நிறைய சாப்பிட வைக்கணும் அப்போ தான் அது எல்லாத்துக்குமே அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களோட உடம்பு ஒத்து போகணும் குளிர் காலமாகட்டும், மழை காலமா இருக்கட்டும் கோடை காலமா இருக்கட்டும் எது அந்த குழந்தை செஞ்சாலும் அந்த காலத்துக்கு அந்த குழந்தையோட உடல்நிலை ஒத்துழைக்கும் அது தான் அப்போ பாக்கணும் அப்போ வந்துட்டு நாம ஆஹ்

அந்த மூணு வயசுகுள்ள அவங்க வளந்ததுக்கு அப்பறமா அது வந்து எடுத்துக்கலாம் ஆனா மூணு வயசுக்குள்ள அந்த ஒரு வயசுக்குள்ள வந்து இதே மாதிரி தானிய வகைகள் வந்து எடுத்து கேழ்வரகு, பாதாம்

நீங்க இப்போ சொல்றீங்க இல்லையா மூணு வயசுக்கு அப்பறமா கண்டிப்பா வந்து அந்த பழங்களை எல்லாம் எடுத்துக்கணும்னுட்டு அந்த ஒரு வயசு குழந்தைங்களுக்குள்ள இப்படி கூட எடுத்துக்க சொல்லலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் ஆஹ் கண்டிப்பா இசைவாணி அது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது தான் இல்லன்னு நான் சொல்லவே இல்ல ஆஹ் அதே போல தான் சொல்றேன் அதை மூணு வயசுக்கு அப்பறம் செஞ்சா நல்லாதான் இருக்கும் அதாவது இப்போவே நம்ம நம்மளோட கேள்வி என்னன்னா இப்போ குழந்தைங்க அதிகமா சாப்பிடுற பொருள் chocolate

அதனால குழந்தைகள் கெட்டுப்பபோறாங்க அதான் இளம் அதாவது நாலு வயசுலயே கெட்டுப்போயிடுறாங்க அது வந்து நம்ம பழகி விடுறது தான் இப்போ ஒரு குழந்தைக்கு இல்ல தீனா சின்ன வயசுல அந்த குழந்தைங்களை வந்து இப்போ ஊட்டுறது வந்து அந்த காலத்துல எல்லாம் நிலாவை பாத்து நிலா சோறு தான் சாப்பிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த phone அ பாத்து தான் சாப்பாடே ஊட்டி விடுறாங்க அதுனால வந்து சில நிறைய பேரு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு வந்து சீக்கிரமா வர்றது இல்ல இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பேச்சு அந்த கர குறிப்பிட்ட வயசுல வந்து வர்றதே கிடையாது அது வந்த late speech அப்படின்னு சொல்லிடுறாங்க நமக்கு முந்தைய தலைமுறையோட முடிஞ்சுடுச்சு இந்த நிலா பாத்து சோறு ஊட்டுறது அது எல்லாமே ஆஹ் இப்போ உள்ள தலைமுறைகளில உள்ளா வர்ற குழந்தைகள் எல்லாருமே வந்து தொலைபேசியை பாத்தோ இல்ல ஆஹ் தொலைக்காட்சியை பாத்தோ தான் சாப்பாடு சாப்புடுறாங்க அவங்க தாய்மார்களுமே அதுக்கு தான் அவங்களை பழக்கி விடுறாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பேச்சுத் திறன் கொஞ்சம் ஆமா

ஆஹ் கண்டிப்பா இசைவாணி இப்போ வந்துட்டு நீங்க சொல்ற போலஅந்த காலத்துல நிலாவை காட்டி கதை சொல்லியே சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு தாய் நம்மளுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ உள்ள காலக்கட்டத்துல இப்போ பெற்றோர்கள் தான் அதை பழக்கி விட்டதுன்னு நான் சொல்றேன் ஒரு இரண்டு வயதுலையே நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க தொலைபேசியை எடுத்து இதை அ தொலைக்காட்சியை பாரு இதுல உள்ள பொம்மை எல்லாம் பாரு அப்படின்னு சொன்னாதான் அந்த கொழந்தை சாப்புடுற அளவுக்கு விட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எல்லாம் யாரு பெற்றோர்கள் மட்டும் தான் காரணம்னு நான் சொல்லுவேன் அந்த குழந்தைங்க மேல நான் தப்பு சொல்ல மாட்டேன் அந்த குழந்தங்க வளருற அப்பையே எதுனால இந்த மாதிரி வளருது நம்ம என்ன செய்யுறமோ அதை பாத்து தான் அந்த குழந்தையும் வளரும் நம்ம அந்த குழந்தை சாப்புடுறதுக்கு நம்ம அந்த பொம்மையை காட்டுனோம் அந்த phone ல இருந்து அந்த பொம்மையை காட்டுனா அந்த குழந்தை சாப்புடும்ற ஒரு கொண்டு வந்துட்டோம் அதே போல தான் chocolate chocolate அங்க போயி அடம் புடிக்குதுன்னா இது இல்லை இப்போதைக்கு இது சாப்பிடக்கூடாது இது வளந்ததுக்கு அப்பறமா தான் நீ சாப்பிடணும் சாப்பிடணும் நம்ம சொல்லிக் கொடுகுற விதத்துல தான் அந்த கொழந்தை வளரும் நம்மளே நம்மளே சில தப்புக்கு காரணமாகிட்டு எப்போ பாத்தாலும் நம்ம பையன் phone நோண்டுறான் அந்த மாதிரி இருந்தா அது ஏத்துக்க கூடிய விஷயமா யாழிசை கண்டிப்பா இல்ல தீனா பெற்றோர்கள் மேல தான் இந்த முழு தப்புமே இருக்கு அவங்க அவங்க வேலையை முடி சீக்கிரமா முடிச்சுக்கணும் அப்படிங்குறதுக்காக குழந்தைகள்கிட்ட ஆஹ் தொலைபேசி கொடுத்து அதுல வர்ற பொம்மைகளை பாத்து சாப்பாடு சாப்பிட வச்சுடுறாங்க அவங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்காக நேரம் ஒதுக்கி அவங்க சாப்பிடணும் நல்ல விதமா சாப்பிடணுன்றதை மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சா அவங்க தொலைபேசியை குழந்தைங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இனிப்பு வகைகளை சிறிய வயதிலிருந்தே அவங்களுக்கு பழக்கிவிடுறதை நம்ம தவர்க்கணும் குழந்தைங்க அப்படின்னாலே பால் அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒண்ணு தான் குழந்தைங்க எல்லாருமே வந்து பாலை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பால்ல இருக்குற calcium potassium போன்ற ஊட்டச்சத்து எல்லாம் வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து நிறையவே பயன்படும் பால்ல இருக்க புரதச்சத்துனால தான் குழந்தைங்க சீக்கிரமா வளருறாங்க அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துமே அதுல இருந்து கிடைச்சுருது அப்படின்னு சொல்றாங்க so atleast குழந்தைங்களுக்கு அ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது அரை glass பாலாவது கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட அ கருத்து இங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்குறீங்க இசைவாணி இசைவாணி இருக்கீங்களா ஆஹ் இருக்கேன் இருக்கேன் பால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அது ஒரு வயசு ஒன் ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் அந்த பால் வந்து ஒரு half an hour ஒரு one hour கழிச்சுக்கூட கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான் அதை விட இந்த வெயில் காலத்துல வந்து நிறைய இளநீரும் ஒரு மாதிரி தர்பூசணியும் அது மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா குழந்தைங்க healthy ஆ வளருவாங்க நான் சொல்றது correct தானே தீனா கண்டிப்பா இசைவாணி இப்போ வந்து நிறைய குழந்தைங்க வந்து ice cream நிறைய சாப்பிடுறாங்க அதுவும் நீங்க note பண்ணியிருக்கீங்களா உம் கண்டிப்பா இப்போ அந்த இது குளிரூட்டப்பட்ட பொருள் அதாவது ice cream நீங்க சொல்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ice ஆல அவங்களுக்கு வந்து அவ்ளோ cold ஓ அதுவோ ஆகுறது இல்லையாம் ஆனா நிறைய

அப்பறம் என்ன சொல்ற சளி புடிச்சுடும் water melon சாப்பிட்டா சளி புடிச்சுடும் இது மாதிரி நிறைய பேரு வந்து நிறைய விதமா சொல்றாங்க என்ன இயற்கையா ஒரு விஷயம் வருதுன்னா அது இயற்கையில நம்மளுக்கு வந்து என்னைக்குமே வந்து கேடு விளைவே வைக்காது நம்ம பண்ற கேடு வந்து என்னன்னா இந்த ice cream, chocolate இது மாதிரி வந்து கொடுத்து கொடுத்து தான் நம்ம குழந்தைங்களை வந்து அது வந்து கொஞ்சம் late ஆ காட்டும் இந்த chocolates உம் இந்த ice cream உம் சாப்பிடுறதால அது வந்து late ஆ காட்டுமே தவிர உடனே வந்து காட்டாது ஆனா வந்து அந்த time ல வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த fruits, watermelon இளநீர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதால தான் அது வந்துச்சுன்னு வந்து ஒரு conformation ஏ பண்ணிடுவாங்க தீனா நீங்க சொல்லுங்க உங்களோட ஆனா இளநீராலயும் இந்த watermelon னாலயும் எந்த ஒரு கெடுதலும் இருக்காது ஆனா நிறைய பேரு வந்து நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் இளநீரே கொடுக்க மாட்டாங்க watermelon ஏ கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டா சளி புடிச்சுரும் வேணாம் வேணாம் அப்படின்னுவாங்க ஆனா அதுல இருக்க எவ்ளோ நன்மைகள் வந்து குழந்தைங்களுக்கு தராமையே முடியாத மாதிரி ஒரு situation லயே ஆக்கிடுவாங்க ஆனா குழந்தைங்களும் வளர வளர என்ன நினைப்பாங்க நமக்கு இது சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காது நம்மளுக்கு அவ்ளோ தான் அப்படின்னுட்டு அவங்களாவே பயந்துடுறாங்க ஆனா அந்த குழந்தைங்க வெளிய போயி ice cream சாப்பிடுறதும் chocolate சாப்பிடுறதும் இதெல்லாம் சாப்பிட சாப்பிட விடுறாங்க எது கெடுதலோ அதை தான அவங்க பெற்றோர்கள் வந்து நிறைய செய்யுறாங்க நிறைய பண்றாங்க எது நல்லதோ அதை வந்து சரியா செய்யவே மாட்டீக்குறாங்க நீங்க என்ன நினைக்குறீங்க யாழிசை தீனா கண்டிப்பா இசைவாணி இப்போ அந்த பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைக்கு ஒரு உணவு ஊட்டுற முறையை சொல்லிக் கொடுக்கணும் அது வந்து நம்ம அதாவது நமக்கு நம்ம ஒரு குழந்தையை வச்சுருக்கோம்னா அந்த குழந்தை என்ன சாப்பிடணும் ஆஹ் என்ன மதியம் ஆனா என்னா எந்த மாதிரி drinks குடிக்கணும் அதாவது தண்ணியா இருந்தாலும் சரி ஒரு பாலா இருந்தாலும் சரி அதை எப்போ குடிக்கணும் காலையில அது என்ன சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம அந்த குழந்தை எப்போ வளந்து அதுக்கு விவரம் தெரியுதோ அப்போ தான் எனக்கு காலையில எனக்கு இந்த சாப்பாடு வேணும் மதியம் இந்த சாப்பாடு வேணும்னு கேக்க தெரியும் அது வரைக்கும் நம்ம குடுத்து பழகுறது தான் இருக்குது நம்மளே வந்துட்டு அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கேக்கும் ஆர்வம் அப்போதைக்கு இது சாப்பிட்டா இது வரும்னு சொல தெரியாது அந்த time ல போயிட்டு ice cream கேக்குறான் ice cream வாங்கி கொடு chocolate கேக்குறான் chocolate வாங்கி கொடு அந்த மாதிரி கொடுக்குறதுனால இதுல வந்துட்டு அந்த குழந்தைக்கு தான் உடம்பு சரியிலாம போகும் இது வந்து பெத்தவங்க மேல தானே தப்பு அந்த குழந்தை மேல எந்த தப்பும் சொல்ல முடியாதுல்ல அப்போ வந்துட்டு அ அப்போ வியாபாரம் பண்றவங்க எனக்கு இந்த பொருள் விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வியாபாரம் பண்ணுவாங்க அது குழந்தைக்கு புடிக்குற பொருளா தான் வியாபாரம் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தையால தான் easy ஆ வாங்க முடியும் அந்த பொருளை எதோ நம் ஒ என்னை மாதிரி ஒரு இளை இளைஞர் போறாங்க அந்த பொருள் எனக்கு தெரியும் அதுல உள்ள கெடுதல் ஆனா குழந்தைக்கு அது தெரியாது நம்ம குழந்தை ஆசை பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்போம் இதுல வந்து பெத்தவங்க மேல தானே தப்பு இருக்குது இந்த விஷயத்துல ஒரு சாப்பாடு விஷயத்துலயும் பெத்தவங்க மேல தான் தப்பு இருக்குது யாழிசை நீங்க சொல்லுங்களேன் கண்டிப்பா தீனா இதுல பெற்றோர்கள் மேல தான் வந்து நிறையவே தப்பு இருக்கு குழந்தைங்களோட பசி அடங்குனா போதும் குழந்தைங்களோட ஆசையை தீத்தா போதும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன வயதுல இருந்தே திண்பண்டங்களை பழக்கி விட்டுருறாங்க அதனாலேயே ஆரோக்கியமான உணவுகள் மேல குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஈர்ப்பு வர்றதே இல்ல இப்போ ஆஹ் அ எடுத்துக்காட்டாக கடையில விக்குற சின்ன சின்ன ஆஹ் இ இசைவாணி சொன்ன மாதிரி lays packet இதெல்லாம் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்களே தவிர ஆரோக்கியாமா இருக்க உணவுகளை தவிர்க்க தான் செய்யுறாங்க நம்ம மேல தான் த பெற்றோர்கள் மேல தான் தப்பு குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்து எதுக்கு பழக்குறோமோ ஆஹ் அ அந்த பழக்கத்துக்கு தான் அவங்க வருவாங்க சின்ன வயசுல இருந்தே ஆரோக்கியமான உணவு முறைக்கு அவங்களை பழக்கி விடோம்னா ஆஹ் திண்பண்டங்களை தவிர்த்துட்டு ஆஹ் நல்ல ஆரோக்கியமான உணவுகளே வந்து திண்பண்டங்களா ஆக்கி கொடுத்து அவங்களை பழக்கி விட்டோம்னா அவங்களோட வளர்ச்சிக்கு அது பெரிய தூண்டுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்குறேன் எந்தெந்த உணவுகளில வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைய இருக்கு ஆஹ் அதுமட்டும் இல்லாம இந்த உணவுகள் எல்லாம் வந்து குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ஆஹ் பெரும் பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்குறீங்க இசைவாணி உம்

beet root, carrot அது மாதிரி வந்து ஒரு சில குழந்தைங்க இந்த பொறியல் எல்லாம் சப்பிடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சரியா correct ஆ என்ன பண்ணணும்னா இந்த beetroot உ இந்த carrot உ இதெல்லாமே என்ன பண்ணலாம்னா juice ஆக்கி இது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன glass ஆ கொடுத்தாலே காலங்காத்தாலையே வந்து ஒரு breakfast ஆஹ் tiffin சாப்புடுறதுக்கு இது குடுத்தாலே அவங்களுக்கு வந்து போதுமான ஒரு ஊட்டச்சத்து தான் இந்த carrot, beet root எல்லாம் juice ஆக்கி கொடுக்கலாம் மாதுளம்பழம் juice ஆக்கி குடுக்கலாம் morning ஏ வந்து இந்த tiffin வந்து சில பேர் வந்து நிறைய குழந்தைங்க வந்து so maggi தான் கேக்குறாங்க தான் கேக்குறாங்க

பால்ல வந்து evening time ல வந்து biscuit அவங்களாவே கொடுக்குறாங்க பெற்றோர்களே கொடுத்துடுறாங்க school ல இருந்து வரும் போது உடனே பா பாலு காய்ச்சி தர்றாங்க okay biscuit அ வந்து குடுத்துடுறாங்க அந்த biscuit ல என்ன நன்மை இருக்கு எதுவுமே கிடையாது வெறும் மாவு தான் அதுல வந்து ஒரு ஊட்டச்சத்தும் கிடையாது சரிங்களா ஆனா வந்து அவங்க அது தான் தர்றாங்க இதுக்கு பதிலா அவ்ளோ செலவு பண்றதுக்கு பதிலா சும்மா ஒரு பேரீட்சை பழமோ இல்ல ஒரு பாதாமோ நல்லா ஊற வச்சு அதே பால்ல அடிச்சு தர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட time வந்து கேக்காது ஆனா அது செஞ்சு தர்றதுக்கு வந்து பெற்றவங்களால முடியல

அதுவே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சங்க பிரச்சனைங்களும் வரும் இதுக்கு பதிலா இது மாதிரி பண்ணி குடுத்தா அந்த குழந்தைங்களும் நல்லா healthy ஆ வளரும் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு basic இதுவே தான் basic இது பண்ணாலே போதும் எல்லா குழந்தைங்களும் வந்து நல்லா ஒரு healthy ஆ வளரும் நீங்க என்ன சொல்றீங்க தீனா நான் சொல்றது correct தானே

இப்போ குழந்தைங்களை ஆரோக்கியமா வளர்றதுக்கு நம்ம உணவு முறையை மாத்துனா மட்டும் தான் இப்போதைக்கு குழந்தைங்களை ஆரோக்கியமா வளர்க்கலாம் இப்போ உள்ல குழந்தைய பாத்தீங்கன்னா ஆஹ் மூணு மாசம் பிறந்த குழந்தைய மூணு மாசம் இருந்ததுக்கு அப்பறமும் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயி அவங்களுக்கு வந்துட்டு இப்போ மருத்துவமனையில ஏகப்பட்ட சின்ன வயசுலையே சில குழந்தைங்க எல்லாம் நோய் வியாதியோட பொறக்குது இது வந்து மனுஷங்க அதாவது பெற்றோர்கள் செய்யுற தப்புனால நிறைய இந்த மாதிரி நடக்குது ஆஹ் அதெல்ல்லாம் வந்து பாக்க முடியல யாழிசை நீங்க அதை பத்தி என்ன நினைக்குறீங்க அந்த இதை பத்தி கண்டிப்பா தீனா என்னோட கருத்தை நான் இங்க சொல்றேன் ஆஹ் மூணு மாசத்ம் வரைக்கும் மூணு மாத குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும் இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் எல்லாம் அவங்களை அடிக்கடி தாக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து சில பாட்டி வைத்தியம் எல்லாம் இருக்கும் இல்லையா ஆஹ் தாய்பால் தான் வந்து மூணு மாசம் வரைக்கும் கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுமே எடுத்துடு இருப்பாங்க மூணு மாச குழந்தைக்கு சளி பு சளியோ இல்லை இருமலோ இருக்கு அப்படின்னா கல்லு உப்பபை மிதமான சூட்டுல வருத்துட்டு அது மேல ஒரு தேக்கரண்டி கடுகு எண்ணெயை ஊத்தி அந்த எண்ணெயை எடுத்து குழந்தைங்களோட நெஞ்சுல வச்சு ஆஹ் massage பண்ணா வந்து அவங்களோட சளி எல்லாமே அவங்க எடுக்குற வாந்தி வழியா வெளிய வந்துரும் அப்படின்றதை இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க எங்க வீட்டுலயுமே இருக்க குழந்தைங்களுக்கு

உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நாங்க இது தான் செய்வோம் அ அதுமட்டும் இல்லாம வசம்பு ரொம்ப நல்லது வசம்பு இருக்கு இல்லையா அதுவும் ரொம்ப நல்லது தான் குழந்தைங்களுக்கு அந்த வசம்பை வந்து ஒரு ல ஒரு இது மாதிரி இருக்கும் கட்ட மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் போல யாழிசை உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் stove ல வந்து கொஞ்சம் நெருப்பை காட்டி

சில விஷயங்களை குழந்தைகளே செய்யணும் அப்படின்ற வந்துட்டாங்க அதாவது மூன்று வயசுலையே போயிட்டு play school ல சேக்குறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒரு தவறான விஷயம் அந்த குழந்தைக்கு துவுமே தெரியாத வயசுல நம்ம போயிட்டு எதுவுமே செய்ய கூடாது குழந்தையே ஒரு ஆர்வபட்டு எல்லாத்தையும் கத்துக்கணும் அதுக்கு நம்ம எல்லாம் அந்த இடத்தை correct தானே யாழிசை கண்டிப்பா தீனா இப்போ இருக்க பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து சம்பாதிக்குறதையே வந்து பெரும்பா

பள்ளிப்பருவத்துல கொண்டு சேத்துட்டு அவங்க ஆஹ் அவங்களுக்கா ஆர்வம் வரும்போது அதை தெரிஞ்சுகிட்டா தான் நல்லது நாலு வயசுல ஒரு குழந்தைய பள்ளியில சேத்தா தான் அது சரியான வளர்ச்சியா இருக்கும் அந்த காலக்கட்டத்துக்கும் இந்த காலக்கட்டத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு ஆஹ் முன்ன நமக்கு முன்னாடி தலைமுறைகள் எல்லாம் வந்து தலைய சுத்தி காதை தொட்டா தான் வந்து school ல சேத்து பள்ளியில சேத்துப்பேன் அப்படின்னு எல்லாம் ஒரு சில conditions இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மூணு வயசுலையே கொண்டு போயி அந்த குழந்தைய வந்து LKG ல எல்லாம் admission போட்டுறாங்க

அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்றதுல பெரும்பாலான பெற்றோர்களுக்கு ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு தீனா ஆஹ் உங்களோட கருத்து எதாவது இருக்கா இசைவாணி கண்டிப்பாக யாழிசை இ சில குழந்தைங்களுக்கு வந்து ஆஹ் பெற்றவங்க வந்து ஏன் அப்படி பண்ணுன்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சம்பாறிக்குறாங்க நிறைய சம்பாறிக்குறாங்க ஆனா அந்த குழந்தைங்க மேல சரியான ஒரு care எடுத்து பாத்துக்க மாட்டிக்குறாங்க அவங்களுக்கு என்னன்னா main அந்த குழந்தைங்களை வந்து school ல போயி கொண்டு போயி விட்டா எல்லாமே வந்து பிரச்சை தீந்துடும் நம்ம வீட்டுலயும் நம்ம வேலை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி mind thoughts ல இருக்கதுனால தான் அது மாதிரி வந்து பண்றாங்க சில பெற்றோர்கள் இது வந்து ரொம்பவெ ஒரு தவறான விஷயம் தான் இதால வந்து குழந்தைங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏன்னா குழந்தைங்க வந்து late ஆ தான் தூங்குவாங்க

அதுலயும் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து health problem வந்துரும் சளி புடிச்சுரும் அப்பறம் ஜுரம் வந்துரும் இதெல்லாமே ஆவுது இந்த correct ஆ யாழிசை நான் பேசுறது ஆஹ் correct தான் இசைவாணி நீங்க தொடருங்க ஆஹ் இதனால நம்மளுக்கு வந்து என்ன குழந்தைங்களை வந்து சேக்கணும் அப்படி நாலு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து அந்த பெற்றோர்களே வந்து வீட்டுல உக்கார வச்சு கொஞ்சம் time spend பண்ணி அவங்களை வந்து கூட்டிட்டு வெளிய போறதும் கொஞ்சம் அவங்க கூட time spend பண்ணாலே குழந்தைங்க வந்து நல்லா வளர்ச்சியும் வரும் stress உம் இருக்காது இதை விட்டுட்டு வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து இந்நேரம் பள்ளி வந்து மூணு வயசுலையோ இல்ல இரண்டரை வயசுலையோ போயி school அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயி விட்டுறாங்க இன்னும் சொல் நிறைய பணக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்கன்னு காட்டுறதுக்காகவே அவங்க வந்து என்ன பண்றதுன்னா சின்னுண்டு குழந்தை ஆறு மாச குழந்தை ஒரு ஏழு மாச எட்டு மாச குழந்தையா தான் இருக்கும் அதை எடுத்துட்டு அவங்களை எடுத்துட்டு போயி play school ல எல்லாம் விட்டுருக்காங்க நானே அதை பாத்துருக்கேன் நானே அதை phone ல எல்லாம் பாத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் பாக்கும் போது எனக்கு சிரிப்பா தான் வருது தீனா யாழ் யாழிசை உங்களுக்கு இதை பத்தி நீங்க பாத்துருக்கீங்களா இது மாதிரி

குழந்தைங்களை தான் பாதிக்குது அதை யாருமே வந்து யோசிக்க மாட்டிக்குறாங்க குழந்தைங்க வந்து என்ன பண்ணும் அந்த சிசு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாய் சொல்லி சொல்ல தெரியவும் தெரியாது அந்த stress ன்னும் சொல்றதும் அவங்களுக்கு வராது

அது வந்து என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க வந்து அதை அழுகை மூலியமா தான் காட்டுவாங்க அது அழுதா கூட சில பெற்றோர்கள் வந்து கவனிக்க மாட்டிக்குறாங்க ஏன் நாம் குழந்தைங்க அழுகுது

கண்டிப்பா நம்ம தொடர் தொடர்ந்து பேசுவோம் இப்போதைக்கு இதுல இருந்து விடைபெறலாம் நன்றி நன்றி தீனா, நன்றி இசைவாணி உம் நன்றி தீனா entertainment entertainment னா யாருக்கு பிடிக்காம இருக்கும் எல்லாத்துக்குமே entertainment னா ரொம்ப தான் பிடிக்கும் entertainment னா என்ன வெளில போயி வேடிக்கை பார்க்கறது மட்டும்

அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய movies இருக்கு movie பார்க்க எங்களுக்கு ரொம்ப புடிக்கும் ஆனா என்ன வெளியில போய் சுத்தி பார்க்கிறதை விட வீட்டிலே இருந்து ஒவ்வொரு channel லயே வர அஹ் அந்த நாடகம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதை பார்த்தாலே super ஆ இருக்கும் எவ்ளோ விஷயம் இருக்கு அந்த நாடகத்துல ஏன் அஹ் ஏன்னா யார் யாரோட எப்படிலாம் சண்ட போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறது தான் இந்த entertainment ல தானே நமக்கு எல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாம தான் இருந்துச்சு ஆனா இப்பெல்லாம் என்ன இப்பெல்லாம் அந்த இது மாதிரி entertainment லாம் பாத்து பாத்து பாத்து பாத்து நமக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஹம் enjoy பண்றது தானே வாழ்க்கையே வாழ்க்கைனா நமக்கு எதுக்கு இருக்கு enjoy பண்றதுக்கு தான் இருக்கு அந்த வாழ்க்கைய நம்ம entertainment ஆவே வாழ்ந்துட்டு போய்டுவோமே அது இன்னாது அது தானே ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஏன் வா வாழும் போதே நம்ம ஏன் வந்து ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு அப்படியே வாழ்க்கைய அப்படியே ஒரு entertainment ஆவே நடத்திக் கொண்டு போயிடுவோம் இந்த TV ல நடக்குது இல்ல serial அது மாதிரியே நம்ம வந்து அப்படியே பண்ணிக்குவோமே அது தான் நம்மளோட நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கற மாதிரி அப்படியே எடுத்துக்குவோம் அஹ் இல்லன்னா வெச்சுக்கோங்க நமக்கு என்ன புடிக்கும் mobile னா ரொம்ப புடிக்கும் mobile இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வேற எதுவுமே நமக்கு தேவை இல்லை முன்னாடி எல்லாம் பாக்கும் போது TV யிலேயே பார்த்திட்டிருப்போம் நம்ம TV ய மட்டும் பார்த்துட்டிருப்போம் TV ல என்னன்ன வருதோ அன்னன்னைக்கு சன் டிவில, கே டிவில ஒவ்வொரு விஷயத்திலும் என்னென்ன போட்டுகிட்டு இருக்காங்களோ அதயே நம்ம பார்த்திட்டிருப்போம் ஆனா இப்பலாம் அப்படி கிடையாது இல்ல நம்ம ஆயிரம் channel வந்துருச்சு ஆயிரம் channel பார்க்கிறோம் அது இல்லாம